அந்த லஸ்ஸி ஷாப்போட கவுண்டர்ல ஒருத்தர் உக்காந்து கம்ப்யூட்டர்ல வேல பார்த்திட்டிருக்காங்க.

இந்த பீச்சோட கரையில ஒரு கோயில்ருக்குது அந்த பீச்ல உட்காரதற்காக நறைய பென்சஸ்லாம் போடுருக்காங்க.

நிறைய பூச்செடிகள் வச்சிருக்காங்க அதை குட்டி குட்டி பிளாஸ்டிக் கவர்ல வெச்சிருக்காங்க.

இது ஒரு சூப்பர் மார்க்கெட் .

சூப்பர் மார்க்கெட்ல இது வந்து பாத்திர செக்சன் மாதிரி இருக்குது பாத்திர செக்க்ஷன்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செல்ஃப்ல அடக்கி வச்சிருக்காங்க.

இந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேல நடந்துட்ருக்கு.

இதுக்கு பக்கத்துல ஒரு அதோட ஏ_டி_எம் வச்சுட்டு இருக்காங்க ஏ_டி_எம்க்கு பிரண்ட்ல ரெண்டு பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்க.

பார்க் மாதிரி தெரியிது அங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நெறைய மரங்கள் வச்சிருக்காங்க.

கிரின் கலர் ல இருக்குது அதுக்கு எத்த மாதிரி ஹாண்ட்ல்ஸ் கலறும் வேற வேறவேற கலர்ஸ் ல இருக்குது சைசும் வந்து வேறவேற சைசும் நறைய சைசஸ் வச்சிருக்காங்க.

இந்த ஜிம்ல வேற யாரு இருக்குற மாதிரி தெரியல அதுக்கு ரெட் பெயின்ட் அடிச்சி டைல்ஸ் எல்லா ஒயிட் டைல்ஸு விட்ருக்காங்க.

வரிசையா நின்னு அத கையில புடிச்சுகிட்டு இருக்காங்க அதுல பத்தியு கொளுத்தி வச்ச மாதிரி இருக்குது.

ஒரே வரிசையா நின்னு அத கையில ஏந்திட்ருக்கற மாதிரி இருக்கு சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இது ஒரு சர்ச் சர்ச்சுல நல்லா லைட்ல போட்ருக்காங்க.

அது சிமெண்ட் து செவர் மாதிரி தெரியுது தரையும் மண் தரதான்.